இது ஒரு மார்க்கெட் . மார்க்கெட்ல ரெண்டு சைடுமே பழக்கட வெச்சிருக்காங்க.

சோஃபாக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரவுன் கலர் பெயிண்ட் போட்டு ஜன்னல் இருக்கு.

இதுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் ரொம்ப பெருசா தெரியிது.

அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலந் தெரியிது.

கடைக்கு உள்ள ஒரு கேலண்டரு சாமி ஃபோட்டோவு நெறைய தண்ணி பாட்டலு தெரியுது.

கடைக்கு சைடுல ஒரு பிக்கப்பு இந்த சைடுல ஒரு காரு தெரியுது.

ஸ்டேஜ்க்கு மேல கலர் கலரா நறையா லைட் போட்டு வச்சுருக்காங்க.

காலேஜுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு பைக் நிக்குது பக்கத்துல ஒரு ஆளு நிக்கிறாரு.

இந்த வண்டிக்குள்ள யாருமே இல்ல வண்டிக்கு முன்னாடி டி_என் ஃபார்டி த்ரீ ஜி ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ்னு எழுதிருக்கு.

இந்த எடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரோடு தெரியுது.

ஒரு சைட்ல கம்பி வேலி தெரியுது.

அத சுத்தி கொஞ்சோ மரங்கள்லா இருக்கு.

இது ஒரு கிறிஸ்டியன் கோயில் இதுல ரெண்டு இடத்துல சாமியோட சிலை இருக்கு.

பிக்கப்புக்கு மேல பி_எஸ் பேக்கரினு போட்டு ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

காட்டேஜ்க்கு முன்னாடி ஒரு டேபிளு மூனு சேரு இருக்கு அதுல ரெண்டு டேபிள் மேலேயே சாஞ்சி இருக்கு ஒன்னு கரெக்டா இருக்கு.

அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு நடுல ஒரு டோர் இருக்கு அந்த டோர்ல புஷ்ன்னு எழுதிருக்காங்க.

இது ஒரு சர்ச்சு சர்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தங்க கொழந்தையோட போயிட்ருக்காங்க. அவுங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் போறாங்க.

முன்னாடியே ரெண்டு பேரு நிக்கிறாங்க அவங்களுக்கு மேல ஒரு டி_வியு டி_விக்கு கீழ கொஞ்ச கண்ணாடி டம்ளரு இருக்கு.